மதிய டைம்னால எல்லாம் வீட்டுக்குள்ள தான் கிடக்குங்க

so உங்களுக்கு அது leave time லயே வந்துருச்சு இல்லைனாலும் school லாம் i think leave தான் விட்டு இருப்பாங்க மறுநாளு உம் ஆமா leave time லயே வந்து leave time ல முடிஞ்சது அதானே நல்ல செஞ்சுட்டு போயிருக்கு போல காத்து ஆமா ரொம்ப இருந்தாலும் அதுவும் ஒரு பக்கம் நல்லாதான் இருந்தது night gate அ மட்டும் பூட்டிட்டு கதவெல்லாம் திறந்து வச்சு படுத்தாச்சு அப்ப இருக்கோம்ல சின்ன மொட்டை மாடியில எல்லாம் போய் படுப்போம் பாத்தியா இப்ப எல்லாம் யாரும் போக மாட்டேங்கிறாங்க எவ்வளவு தூரம் எங்க இருந்தாலும் நீ ஒண்ணு AC ல air cooler இல்லைன்னாலும் பரவாயில்லை வீட்டுக்குள்ளதான் கவ்விரும் ஆனா அந்த experience ல இப்ப நீங்க மறுபடியும் கதவை திறந்து வச்சு

ஆமா என்னமோ எங்க நேரமோ என்னமோ கொசு இல்ல அன்னைக்கு

அஹ் அதனால வெறும் காத்துக்காக மட்டும் திறந்து வச்சு படுத்தாச்சு அதுவும் ஒரு வகைல நல்லாதான் இருந்தது அந்த வெளிய ஜில்லுனு காத்து வந்துகிட்டு

ஊர் பக்கம் இருந்தா இன்னும் நல்லா இருந்துருக்கும் எல்லாரும் சேர்ந்து படுத்துக்காலம் இதுல நம்ம மட்டும் படுத்துருக்காப்புல இருந்தது அங்க already எப்பவுமே summer னாலே கொஞ்சம் கலக்க ஊர் போயிடு இந்த leave வு அது இதுன்னு பிள்ளைங்க வர நிறைய பேர் சேர jolly யா இருக்கும் இன்னும் நல்லா இருந்திருக்கும் anytime வெளியதான் இருக்கற மாதிரி இருந்திருக்கும் ஆமா அப்பதான் பிள்ளைகளுக்கு இந்த பழைய அந்த தாயம் விளையாடுறது, சீட்டுக்கட்டு விளையாடுறது அதெல்லாம் அப்பதான் எடுத்திருக்கீங்க இல்லைன்னா phone ஐதான் நோண்டிட்டு இருக்குங்க ஆமா ரொம்ப சந்தோஷமா இருந்தது first நம்ம phone பேச முடியலைன்னுதான் கஷ்டம்

நமக்குமே இங்க நம்ம phone வந்ததுனால phone ஏதா நோண்டிட்டு இருப்போமா அந்த உட்காந்து விளையாடறது பேசுறது மத்தவங்க கூட அதெல்லாம் வந்து இந்த current இல்லாதப்பதான் நடந்தது ஏன்னா phone ன தொட்டா charge இருக்காது அப்புறம் phone பேசறதுக்கு கூட வழி இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆமா charger அ பொத்தி பொத்தி பாதுகாத்து வந்தோம் எத்தன நாள் தான் பார்க்க முடியும்

அதான் அந்த வர்தா புயல் சமயம் அப்பவுமே அதான் நான் சொன்ன மாதிரி அப்பதான் ஏரியால யார் யார் இருக்காங்க ஓ இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் பேசுவாங்களாங்கிறதே தெரிய வந்தது இந்த சென்னையில எப்பவுமே அஹ் பிள்ளைகளை school க்கு அனுப்பிச்சுட்டு வெளிய உட்காருவோம் இல்ல பக்கத்து வீட்டு பிள்ளைங்க வந்து விளையாடுவோம்

எப்பவும் போலதான் இருந்தது சமைச்சு முடிச்சுட்டு full ஆ பேசுற வேலைதான் உட்கார்ந்து ஏதாவது ஊரு கதை உறவு கதைன்னு பேசிட்டிருக்க வேலைதான் எங்க area ல விருதுநகர் மாவட்டத்திலேயே full ஆ எல்லாம் damage ஆகலைன்னு நினைக்கிற இல்ல இங்க இப்போ இங்க இருந்து ஒரு அஞ்சு kilometer பத்து kilometer பக்கமே அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மழை பெஞ்சுதா current போச்சா அப்படின்னு கேக்கறாங்க அஹ் அதான் மழை பெய்ஞ்சதா அப்படிங்கற மாரி

ஆமா உம்

ஒரு நாள்ன்னா மேனகா தெரியும் இல்ல அவங்க வீட்டுக்கிட்ட மழை இல்ல எங்க வீட்டுக்கிட்ட மழை அவ்ளோ இன்னும் ஒரு பத்து தடவை வேணா தள்ளி இருப்பா என் வீட்டுக்கும் அவ வீட்டுக்கும் அங்க பெய்யரல இங்க பெய்யுது மழை அப்படிலாம் பேஞ்சது பார்த்துக்கோ

ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் இருப்பாங்களான்னு இல்லை இவரு அந்த பாதியில இருப்பாரு அவங்க அந்த பாதியில இருப்பாங்க அங்க கொஞ்சம் மழை வரப்போகுதுன்னு சொல்லுவாரு அந்த மாதிரி மழை வரும் அங்க மட்டும்

மாறிடுச்சு ஆமா நம்ம மாத்திட்டோம் அத அது ஒழுங்காதான் இருந்தது இது நம்மதான் நம்ம இஷ்டத்துக்கு மாத்தி வச்சிருக்கோம் அதை ஆமா இப்ப பாருங்க தெருவுக்கு ஒரு மரம் ரெண்டு மரம் வந்திருக்கும் அதுவும் இந்த மாரி மலையில சாஞ்சிருச்சுன்னா இனி யாரும் மறுபடியும் மரம் வளர்த்தப் போறோமா செடியை வளங்கள் மரத்தை வளங்கள் அது இருக்க போய்தான் இப்ப எங்க வீட்டு பக்கத்துல மரம் இருக்க போய்தான் கொஞ்சம் வெயிலுக்கு வந்து அதுக்கு அடியிலயாவது போய் உட்கார்ற மாதிரி இருக்கும்

ஆமா இல்லைன்னா எவ்வளவு வெயில் அடிக்குது தெரியுமா அந்த மாதிரி இருக்கும்போது உம் பழைய அந்த pipe ல தண்ணி அடிச்சு பழகறது அந்த மாதிரியும் கத்து வச்சுக்கணும் எல்லாத்தையுமே ஆமா ஆமா

தண்ணி அடிச்சு வருஷம் தண்ணி அடிச்சு இடுப்புல தூக்கி வைக்க முடியலை குடத்தை ரொம்ப வருஷம் ஆனதுனால என் கையிலேயேதான் தூக்கிட்டு வந்தேன் பக்கத்துல ரொம்ப தூரமா இருந்தால் அந்த கையையும் தூக்கி இருக்க முடியாது மழை நின்னு வெயிலு பயங்கரமா அடிக்குது இப்போ இதுக்கு அதுவே better ன்னு தோணுதா ஆமாம் இரண்டும் கலந்து இருக்கணும் இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் வந்த ஒரே வாக்குல வருது இல்லை வரவே மாட்டேங்குது இனி அக்டோபர் நவம்பர்ல மழையை பத்தி சென்னையில news லலாம் வரும் அதை பார்த்தே நம்ம ஓ okay ன்னு நினைச்சுக்கலாம் அந்த மாதிரி காட்டுவாங்க ரொம்ப அதிகம் தான் பாப்போம் ஏன்னா மலை எப்படி வாங்கப் போகுதுன்னு தெரியலே ஆமா எப்படின்னு தெரியலே ரொம்ப இங்க school வேற திறந்துட்டாங்களா மதியம் lunch க்கு போ போறதுக்குள்ள மரத்தையும் வெட்டி போட்டாங்க வெளியேதான் உட்கார்ந்து சாப்பிட விடுவோமோ மரத்தையும் வெட்டி போட்டாங்க நிழல் இல்லை ஒண்ணும் இல்லை பிள்ளைகளுக்கு school க்கு உள்ளே fan போட மாட்டேங்கறாங்க ஒரு ஜன்னலைத் திறந்து வைக்க மாட்டேங்கறாங்க

அவ்வளோ வெயிலு வெயிலு அதுலயும் வேற current வேற போயிடுது சில சமயம் பண்ற இதுதான் அந்த natural சமாளிக்கிறது இல்லை நம்ம பண்ற கொடுமைகளை நம்மளும் சமாளிப்போம் routine ஆயிடுச்சு இல்ல ஒண்ணும் problem இல்லைல அதெல்லாம் ஒண்ணும் problem இல்ல அதான் சொல்லிட்டேன் இல்ல அதுக்கு எதிர்மாறா வெயில் அடிச்சிகிட்டு இருக்கு பல்ல காட்டிகிட்டு சுத்தமா மழை இல்லை கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏங்குற மாதிரி இருக்கு உம் okay மா okay

இங்கெல்லாம் மழை ஒண்ணும் வரலை அதான் நான் சென்னையில இருந்தாலும் அதை experiment பண்ணுவோம் இப்ப இங்கிட்டு வந்துட்டோம்ல அதனால எதுவும் வரலை ஆனா திடீர்ன்னு இந்த மாதிரி news பார்த்தேன்னா ஒரே shock ஆயி என்னடா இது நம்மளும் நானே என்ன பெரிய difference ல இருக்கு ஆனா இங்க எல்லாம் மழை இல்ல நம்ம area அந்த அளவுக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டுதான் சரின்னு call பண்ணி கேட்டுப்பார்த்தேன்

நான் power power saver ல போட்டுட்டு பேசாம வச்சாச்சு தேவையில்லாம மட்டும் phone எடுத்து பண்ணிக்கிறது திரும்ப தொடுறதே இல்ல தொடவும் விடறதில்லை ஏன்னா ஒரு இப்ப ரெண்டு நாள் ஆயிருச்சு

காலையில எழுந்து நிறையா வேற வழியே இல்லாம எப்படியோ ஒரு வழியை சமாளிச்சு உம் okay மா நான் weekend ல கூப்பிடுறேன் okay வா

அஹ் okay okay நான் ஊர் பக்கம் வா வந்தா

ஆமாம் ஆமாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு leave ங்கற பேச்சே இருக்காது

அஹ் okay ம்மா bye